அந்த கார்டன்ல ஒரு டக் பொம்மே நின்னுட்டுருக்கு.

அதுல ஒரு ரேக்ள நாலு ஷெட்டில் பேட்டு ரெண்டு ஃபுட் பாலு இருக்கு.

இது ஒரு கான்சர்ட் இந்த கான்சர்ட்ல நாலு பசங்க இருக்காங்க.

இந்த கடைக்கு முன்னாடி ஒரு ஸ்கூட்டி நின்னுட்டு இருக்கு.

இந்த ஃபால்ஸ்ல நாலு பேரு வெளையாட்டு இருக்காங்க.

இந்த பேங்கோட டோரூ ஓப்பனாக இருக்கு.

அங்க ரெண்டு பேர் ரோட்லையு நடந்துட்டு போயிட்டிருக்காங்க.

இது ஒரு ப்ளே கிரவுண்ட் இந்த ப்ளே கிரவுண்ட்ல சுத்தி நெறையா மரங்கள் இருக்கு.